யாரு சாமிகு மட்டும் பொம்பள பொண்ணு

அது நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் பயம் இல்லாம நேரம் ஆஹ் ஆஹ் சந்தோசம் ஆஹ் வீட்ல

எல்லாருக்குமே அந்த பொருள் வேணும் எங்க வேணும் நாளும் சுத்தலாம்

சௌகரியம்மா அந்த மேரி பனுவங்களே நம்மளும் சௌகரியம்மா

எல்லாருமே டீசென்ட் ஆஹ் இருந்து வேல செஞ்சி ஒருத்தர் கு ஒருத்தர் வந்து சேர்ந்து வேலை செய்யணும்

இது ஒரு புனிய இடம் ஆஹ் இருக்கும்

வீடு வாசல் இருந்த தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல இருக்கும்

டி காபி ஆனா எல்லாருக்குமே ரொம்ப பிரியம்

கொலைழங்க டான்ஸ் பண்றத பாக்க அழகா இருக்கு லே